இந்த சைடு சுவர்ல மூணு போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க.

சைடுல ஒரு ஃபேன் ஒன்னு இருக்குது.

வெளிய ஒரு இரும்பு சேர மடக்கி வெச்சிருக்கு.

இதுல ரிசப்ஷன் சொல்லி ஒரு போர்டு ஒன்னு வெச்சிருக்கு.

அதுல ஒரு எல்லோ கலர் பெயிண்ட்டு ஒன்னு அடிச்சு வெச்சுருக்காங்க.

இது பிரேயர் பண்ண கூடிய ஒரு பெரிய ஹால் .

ஒரு சைடுல நெறைய பொம்பளைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் வரிசையா போட்டிருக்கு.

அதுக்கு முன்னாடி நெறைய பாறைகள் இருகுது.

வண்டில நெறய மைக் செட்டெல்லாம் வச்சிருக்கு.

கார் வாஷ் பண்ணதுக்கு ஒரு கார கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

சைட்ல ஒரு சாண்டல் கலர் சேர் ஒன்னு இருக்குது.

இந்த கொளத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மலை இருக்கு.

சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

இது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கு.

ஒரு ஆளு ஸ்கூட்டி வச்சிருக்காரு.

சைடுல ஒரு கரண்ட் கம்போ இருக்கு.